நாங்களே மிளகாய் எங்க செடியில இருந்து நாங்களே பறிச்சுக்கறோம் அந்த மாதிரி நீங்களும் எதுனா பண்ணணும் so நீங்களும் விவசாயம் பண்ணுங்க மரங்கள் எல்லாம் நிறைய வளர்த்துங்க விவசாயம் பண்ற தொழில் நீங்க ஒரு time செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பிடிக்கும் அந்த மலை side எல்லாம் போய் பாருங்க ரொம்ப interesting ஆ இருக்கும் விவசாயம் பண்றது so விவசாயத்துனால நமக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்காது விவசாயத்துனால நல்ல விஷயம் தான் நமக்கு இருக்கு எந்த ஒரு கஷ்டமும் hello திவ்யாம்மா

என்ன எப்படி இருக்கீங்க

எவ்வளவு நாளாச்சு பார்த்து பேசி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

வீட்ல தான் இருக்கேன்

எதுன்னா suspense எதுன்னா வெச்சுருக்கீங்களா என்ன ஒரு suspense உம் இல்லை அப்படியா

ஏன் ஏதாவது கேட்க வேண்டியது தானே வாங்கி தர சொல்லி நீ leave போட்டா திருவேற்காடு கோயிலுக்கு போலாம்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 அதனால நீ நீ வரணும் கூட என் கூட

இதுவா பதினைந்து ஆஹ் பதினைந்து வருஷம் ஆயிடுச்சு அதை பெருசா கொண்டாட வேண்டாம் கொண்டாடணும்தான் என்ன பண்றது

அண்ணன் இல்லையே இங்க அவரு இருந்தா இன்னும் பெருசா வேற கொண்டாடலாம் அவர் இல்லையே leave கிடைக்குமா சனிக்கிழமை leave எல்லாம் விடமாட்டாங்க இப்ப தான் leave எல்லாம் முடிஞ்சுருக்கு ஆமா உம் ஆமா இந்த மாசம் leave வேற எடுத்துட்டேல்ல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

பதினாறாவது வருஷம் சரி திருவேற்காடு கோயிலுக்கு போலாம்ன்னு பார்த்தேன் காலையில சீக்கிரம் எந்திரிச்சு வேணா போயிட்டு வரலாம். நான் அப்படியே கூட வேலைக்கு போயிடுவேன். நீங்க அப்படியே அறுபத்தி மூணு ஏறி வீட்டுக்கு வந்துருங்க நான் bus ல தானே போவேன்

ஆஹ் வந்து கூட தூங்குங்க மதியானம் உம் திவ்யாக்கு school இருக்கா

school க்கு போகுமா leave ஆ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 அப்ப evening ஆ சீக்கிரம் முடியுமல்ல உனக்கு சனிக்கிழமை late ஆ முடியுமா சீக்கிரம் முடியுமா நான் தெரியாதே வர்ற்த்துக்கே, மணி மூணு ஆயிடும் ஆமா நாலு மணிக்குதானே open பண்ணுவாங்க அப்ப இறங்கி அங்க wait பண்ணவா அஹ் அங்க wait பண்ணா நான் வந்திடவா இங்க இருந்து அங்க

அதுக்குள்ள திவ்யாவும் school ல இருந்து வந்துரும் இல்ல உம் சரி எப்பிடியோ உங்க இஷ்டம்

உம் okay அப்புறம் வேற என்ன plan உ வேற என்ன plan உ சனிக்கிழமை நீ hotel போனா சாப்பிட மாட்டே அதனால நான் hotel க்கு கூட்டிட்டு போக மாட்டேன் okay done உ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

அப்புறம் என்ன அதோட அடுத்த வாரம் வியாழக்கிழமை leave வருது அன்னைக்கும் போக முடியாது எங்கயும்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 ஆமா எங்கயும் போக முடியாதுன்னா அன்னைக்கு என்னன்னு கேக்குறேன்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 ஓ வியாழக்கிழமை நாளா சரி சரி அஹ் அது ஒரு leave வருது ஆனா வியாழக்கிழமையான்னு சொல்றேன்

எங்க மாமா பொண்ணுக்கு மொட்டை அடிக்கிறாங்களாம் கும்மிடிப்பூண்டி கோயில்ல அன்னைக்குதான், இருபத்தி ஆறாம் தேதி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 தெரியலே எங்க அப்பா போனாருன்னா நான் போவேன் இல்லைன்னா போ மாட்டேன் வீட்லதான் இருப்பேன் சரி

நான் இருபத்தி அஞ்சு வேற இதுக்கு போறேன்

KK நகர், அது வந்து, KK நகர் ராஜி அக்காவோட பொண்ணு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

அது வந்து, மயிலாப்பூர். அது, மயிலாப்பூர். இது வந்து, KK நகர். உதயம் theater உதயம் hall

ஆமா, இருபத்தஞ்சு சாய்ந்தரம் உம் போய்ட்டு night உ late ஆகுமா வர்றதுக்கு ஆமா திருப்பி வரணும்ல அங்க இருந்து

அஹ் இங்கே இருந்து, அஞ்சு மணிக்குக் கிளம்புவேன்னு நினைக்கிறேன் திருமங்கலம் ஆறு மணிக்கு வரச் சொன்னாங்க

ஓ சரி சரி நான் சரி இருபத்தி ஆறு leave இருந்தா நான் அங்க போலன்னா வேளச்சேரி போலான்னு பார்த்தேன் அன்னைக்கே போகவே இல்லையே அப்பிடின்னு சரி சரி விடு இன்னொரு நாள் போயிக்கலாம் பாக்கலாம் அதோட அதுக்கப்புறம் leave கிடையாது இந்த மாசம் ஆமா அடுத்த மாசமும் leave இல்லை

பிப்ரவரி leave வராது ஆமா ஹம் மார்ச் மார்ச்லயே leave இல்லை ஏப்ரல் தான் என்னாச்சி ready ஆயிடுச்சாம்மா auto ஏதோ என்னமோ சொல்லியிருந்தாரு

battery னாலதான் வந்து start ஆகலை

இப்ப start ஆகுது battery வாங்கிட்டு வந்து மாத்திட்டாரே

painting லாம் கொடுத்து service பண்ணிட்டாரு நேத்து

service முடிஞ்சுச்சு battery மாத்தியாச்சு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 நேத்து பண்ணிட்டு வந்தேன் போட்டு பார்க்கணும், start ஆகுதா அப்படின்னு சொல்லி சொன்னாரு போட்டு பார்த்து start ஆயிடுச்சான்னு கேட்கிறேன் புதுசுதான் வாங்கி இருக்காருன்னு நினைக்கிறேன் அதான் நினைக்கிறேன் நானு இல்லையே இது பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாரு எங்கிட்ட இருநூறு ரூபாய் கொடுத்து charge ஏத்திட்டு வந்தேன்னு சொன்னாரு தெரியலே நான் அதுக்கப்புறம் தெரியலே ஆனா battery போனா மாத்தணும்ன்னு சொன்னாரு அது புதுசா பழசான்னு நான் இன்னும் கேட்கவே இல்லை அதை

ஆனா start ஆகும்னு தான் சொன்னாரு, இப்போ

புதுசா பழசான்னு தெரியலே இன்னும் paint அடிக்கிற வேலை இருக்காம்

அப்புறம் இன்னொன்னு அந்த fine எல்லாம் விழுந்தது தெரியுமா நிறைய அதை முடிக்கணும் போய் station

மூணு நாள் இருக்காமா அதுதான் நினைக்கிறேன்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

ஹம் சரி okay

என்ன செஞ்சீங்க சமையல் என்ன கீரை வச்சுட்டு, உருளைக்கிழங்கு வறு~ வறுத்தேன்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 அவ வேணான்னுவா birinji சாதம்ன்னா நான் ஒண்டிதான் சாப்பிடணும்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

நம்ம phone ல இவ்வளவு நேரம் பேசறது இதுதான் first time ன்னு நினைக்கிறேன் நானு இல்லை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

ஆமா, எங்க இருக்கீங்க என்ன ஏதுனு சொல்லிட்டு வச்சிருவ அவ்ளோதான்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

ஹம் பேசியிருக்கோம் இல்ல

பூ பாத்துட்டு வந்தேன் கீதா பூவே இல்ல பூவா ஆஹ் இப்ப தான் போன அதுக்கு தான் கீழ இறங்கி போனேன் கடைக்கு

அதனால இப்ப பாக்க போனேன்

போனா கடையே இல்லை கேட்டா ஊருக்கு போயிருக்காங்கலாம் எல்லாரும்

பூ இல்லன்ட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் சரி சரி போன வருஷம் என்ன gift குடுத்தாரு போன வருஷம் வளையல் wedding day க்கா அது நீங்களா அது நீங்களா வாங்கிக்கிட்டது ஆனாலும், அவர்தானே கொடுத்தாரு காசு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

ring என் பிறந்த நாளைக்குதானே குடுத்தாரு அதுக்கு முந்தின வருஷம் எங்க வீட்டுக்காரர் இருந்தாரு இல்ல wedding day நீங்க தானே எனக்கு உடம்பு சரி இல்லாம இருந்தது நீ தானே dress எல்லாம்

இப்ப வர்றது ரெண்டாவது வாட்டியா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

இந்த பிப்ரவரி வந்தா ரெண்டாவது

போன வருசம் தான நான் கையில, இது வரைந்தேன்

ஆஹ் சரி சரி சரி அப்போ அதுக்கு முன்னாடி ஜனவரி wedding day இது ஆயிட்டுதானே மறுநாளு

பிறந்த நாளைக்கு தான் பண்ணி குடுக்க சொல்லி இருந்தாரு wedding day முடிஞ்சவுடனே ஜீவிதா அஹ் வு~ அப்படியே ம~ இதுவாயிட்டு hospital போய் admit ஆனது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

எப்படியோ போன வருஷம் வளையல் வாங்கிட்டிங்க ஹம் உம் ஓசி காசு

ஆமாம் சொந்தக் காசுல வாங்கிக் கொடுக்கணும் ஆஹ் எல்லாமே சொந்தக் காசுதான் ஆஹ் வீடு வித்த காசு அது ஆஹ் அதெல்லாம் கணக்கு வராது அதுதான் கணக்கு திரும்ப கேக்கறப்போ குடுக்கணும் இல்ல சம்பாதிச்சுதானே குடுப்பாரு